இந்த இடத்துல பெரிய கிரவுண்ட் இருக்கு.

இந்த பிளேஸ்ல கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்கு.

அதுல கொஞ்ச பேரோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க.

இந்த பிளேஸ்ல ரெண்டு சேர் போட்ருக்காங்க.

டேஷ் மேல சென்டர்ல ஒரு பெரிய சேர் இருக்கு.

வால்ல ஃபோட்டோ ப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

அந்த எடத்துல கொஞ்சொ மரங்கள் இருக்கு.

இந்த பிளேஸ்ல வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு.

இந்த எடத்தில ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணிருக்காங்க.

இந்த பிளேஸ்ல தண்ணில கொஞ்சம் பேர் நின்னுட்டு இருக்காங்க.

இந்த பிளேஸ்ல ஒரு பேங்க் இருக்கு.

சென்டர்ல ஒரு சின்ன ரோடு இருக்கு.

ரோட்ல கொஞ்சம் பேர் நின்னுட்டு இருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் பேப்பர்ஸ் அடுக்கி வெச்சுருக்காங்க.

இவங்கள சுத்தி ஒரு பெரிய வைட் கலர் டென்ட் இருக்கு.

இந்த லைப்ரரில நெறையா ரேக்ஸ் இருக்கு.

பேக் சைடுல கொஞ்சம் மரங்கள் இருக்கு.

அந்த பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல நறைய மவுண்டைன்ஸ் இருக்கு.